இந்த ஷாப்ல ஒரு ஸ்டெப் போகுது.

இந்த ஷாப்புக்கு வெளிய ஒரு ரிக்ஷா நிக்கிது.

அவங்க ஃபேஸ் எல்லாம் ப்ளெரா இருக்கு.

ஒரு ஃபாதர் நிண்டுட்ருக்காரு அவர் ஒயிட் கலர் டிரஸ் போட்டுட்ருக்காரு.

மீன் போட்டு வச்சிருக்க கவர் கிரீன் கலர்ல இருக்கு.

அதுக் பக்கத்துல ஒரு கரண்ட் கம்பி இருக்கு.

இது ஒரு புக் ஷாப் .

இது ஒரு பங்க்ஷன் ஏரியா .

இந்த பேக்கரிக்குள்ள ஒருத்தர் டீ போட்டுட்ருக்காரு.

கிட்ட நறைய கண்ணாடி கிளாஸ் அடக்கி வெச்சிருக்காங்க.

ஐ தெரியிது அது ஒய்ட் கலர்ல இருக்கு.

இது எல்லாமே கிரீன் கலர்ல இருக்கு.

இந்த பில்டிங்குள்ள ஒரு வெஹிகுள் நிக்கிது.

காரு ஃபுல்லா ஃப்ளவர் டெக்ரேஷன் பண்ணி வெச்சுருக்காங்க.

காருக்கு பின்னாடி ஒரு ப்ளூ கலர் கேட் தெரியுது.

இந்த ஏரிக்கு பக்கத்துல ஒரு காம்பவுண்ட்ருக்கு .

இந்த கிரவுண்ட் பிரவுன் கலர்ல இருக்கு.

இந்த ஏரியால ஒரு ரோட் போகுது.

இந்த ஸ்டிக்கர்ஸ் கீழ ஒரு பேனர் வச்சுருக்காங்க.

இந்த ஃப்ளோர் கிரீன் கலர்ல இருக்கு.

இத சுத்தி நெறையா ட்ரீஸ் இருக்கு அது கிரீன் கலர்ல இருக்கு.